என்ன கவிதா அக்கா இன்னைக்கு எதோ ஒரு ஆர்டர் வந்த மாதிரி இருந்தது என்ன வாங்குனீங்க ஆமாங்கா ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டுருந்தோம் அஹ் உம் மீஷோல தான் பாப்பாக்கு ஒரு கவுன் போட்டுருந்தேன்

அது சின்னதா கொஞ்சம் வந்துருச்சு சரி ரிட்டர்ன் பண்ணிரலாம்னு நினச்சோம் வேணாம் சரி என் தம்பி பொன்னுக்கு குடுத்துறலானுட்டு அப்படியே வச்சுருக்கேன் ஆமா நம்ம ஒண்ணு போட்டா அது ஒண்ணு வருது ஆனா ஒரு சில இது நல்லா தான் வருது நம்ம டிரெஸ் எல்லாம் பாத்தா கூட ஆஹ் எதோ ஒண்ணு ரெண்டு போல தான் நல்லா வரல மத்த எல்லாம் நல்லா வந்துட்டு தான் இருக்குது மீஷொ ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு ஓ உங்க ஆர்டர் தான் வந்ததா நான் கூட எனக்கு தான் வந்திருக்கு பைக் சௌண்ட் கேக்கவும் எனக்கு தான் வந்ததுனு வேகமா எட்டி பாத்தேன் சரி அதுக்கு அப்புறம் தான் என் பேர் சொல்லலையா சரின்னு போய்ட்டேன் நான் கவனிக்கல நீங்க தான் வாங்குனீங்கனு சொல்லிட்டு எதோ நிறைய ஆஃப்பர் எல்லாம் போட்டுருக்காங்களாம்ல ஆன்லைன்ல ஷாப்பிங்க் பண்றதுக்கு அப்படியா நீங்க எந்த ஆப்ல ஆர்டர் போட்டுருக்கிங்க ஏங்கா நானும் ஆன்லைன்ல போடணும்னு நினப்பேன் ஆனா இந்த மாதிரி தான் சில டவுட்னால விட்டுறது அதுவும் மெய்னா குழந்தைகளுக்கு வாங்கும் போது ஏனா நம்ம நேரா போய் கடைல சொன்னாலே அந்த ஏஜ்னு சொன்னா ஒரளவு எடுத்து தருவாங்க பட் இருந்தாலும் அந்த ஏஜ்ல குழந்தைங்களோட வளர்ச்சி ஒரு குழந்தை ஷார்ட்டா இருக்கும் ஒரு குழந்தை ஹைட்டா இருக்கும் வெய்ட் எல்லாமே டிஃப்பர் ஆகும் இல்லையா அதுனால நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு மெய்னா போடுறதே கிடையாது ஆஹ் எனக்கு ஒரு டூ டைம்ஸ் போட்டுருக்கேன் பட் எனக்கு எந்த இஷ்யுவும் வந்தது இல்ல அது போல இருந்தா கூட அதுல வந்து ரிட்டன் பாலிசி எல்லாம் குடுக்குறாங்கல்ல சோ அதுனால ரிட்டன் பண்ணிக்குறது ஆமாம் ரிட்டன் பண்ணலாம் அத வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணி திருப்பி போய் எடுக்கணுமான்னுட்டு நான் தான் ரிட்டன் பண்ணலப்பா அந்த ட கௌன்ன அப்புறம் ரெண்டு கௌன் போட்டேன் பாப்பாக்கு ரெண்டு வாட்டியுமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஒண்ணு போட்டேன் சரி அது தான் நல்லா இருக்காது

ஆஹ் எனக்கு கூட போட்டுருந்தோம் ஒரு டாப்ஸ் மாதிரி போட்டுருந்தேன் நல்லா ஃப்ராக் மாதிரி எடுக்கலாம்னு போட்டுருந்தோம் நல்லா தான் இருந்துச்சு க்லாத்து அப்புறம் நைட்டீஸ்லாம் கூட போட்டு எடுத்துருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆன்லைன்ல மீஷோல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நல்ல ஆஃப்பர்ரும் குடுக்குறான் ஃப்ரீ டெலிவரி குடுக்குறான் அதே மாதிரி ரிட்டன்னும் எடுத்துக்குறாங்க நல்லா இருக்கு மீஷோல நல்லா தான் இருக்குப்பா மீஷோல வேணா எடுங்கக்கா எடுக்குறதா இருந்தாக்கா அப்படியா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா ஆஃப்பர் தான் நிறைய போய்க்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சில இது வந்து பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்ட்டிவா இருக்கும் நம்பளும் சரி அப்படின்னு சொல்லி போடுவோம் பட் சில சமயம் இந்த மாதிரி மோசமா வந்துருது சைஸ் கம்மியா இல்ல டிசைன் சரி இல்லாம அப்படி வந்துருது சில சமயம் ஆனா பாக்கும்போது கரெக்ட்டா தான் இருக்கு நம்ம கடைல இப்போ ஒரு சைஸ் சொல்லி எடுத்தோம்னா அதே சைஸ்

இருந்தாலும் டிஃப்ஃபர் ஆய்ருது இப்படி என்னப்பா ஆமாப்பா ஒவ்வொரு பிராண்டுக்கே ஒவ்வொரு சைஸ்னு சொல்றாங்க சோ அதுனால கூட இருக்குமோ என்னமோ ஒவ்வொரு பிராண்ட பொருத்து சைஸ்சு டிஃப்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க நார்மலாவே அதுனால கூட இருக்கலாம் அது மாதிரி தான் சில நேரங்கள்ல இந்த குவாலிட்டியுமே வந்து பாத்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது இமேஜ்ல பாக்குறதுக்கும் நேருல வந்ததுக்கு அப்புறம் பாத்தா அந்த குவாலிட்டி இல்லனா கலர்ஸ்ல எதாவது லைட்டா கலரா இருக்கும் நம்ம பாத்தது டார்க்கா இருக்கலாம் அந்த மாதிரி சில நேரத்துல ஆகிருது அப்படின்னு சொல்லுவாங்க நான் பொதுவா அதுல ரிவ்யூஸ்லாம் போடுவாங்கல அது எல்லாத்தையும் மெனக்கட்டு உக்காந்து படிச்சுட்டு தான் வந்து பண்றது அதுனால அதுல இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நான் வந்து அந்த கலர் போட்டேன் பட் இந்த கலர் வந்துருக்கு இமேஜ்ல பாத்த மாதிரி இல்லனு ஆனா மெஜாரிட்டி ப்ராடக்ட் ஓகேவா இருக்குனு சொல்றாங்க ஆனா நாட் ஒன்லி ட்ரெஸ் மட்டும் இல்ல இப்பலாம் அதான் உங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சு என்னது க்ராஸ்ஸரீஸ் கூட எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இப்போ அமேசான் ஃப்லிப்கார்ட்டு மீஷோல இருக்கானு எனக்கு தெரில பட் அமேசான் ஃப்லிப்கார்ட்ல எல்லாம் க்ராஸ்ஸரீஸ்மே நம்ம மந்த்லி க்ராஸ்ஸரீஸ் போட்டா கொண்டு வந்து தர்றாங்க பட் அது எப்படி இருக்கும் குவாலிட்டி அதெல்லாம் என்னனு சொல்லி தெரியல ஆமாப்பா ட்ரெஸ்சுன்னு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருள்லாம் கூட நல்லா ஆஃப்ஃபர்லாம் போட்டுட்டு இருக்கான் ஆனா நான் வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருள்லாம் வாங்குனது இல்ல ஏனா ஆன்லைன்ல போய் வாங்கிட்டு அது நமக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்றதும் தெரியாது நமக்கு அதுனால நான் அதுலாம் வாங்குனது இல்ல அதே மாதிரி மளிகை சாமான் போடுறான் ஆஹ் நிறைய ஆஃப்ஃபர் எல்லாமே ஆன்லைன்னாலே என்ன வீட்டுல இருந்து என்ன வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தானே அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் மேபி வேணுன்றது எடுத்துக்குறது அதுலயே போய் அதிகமாவும் வாங்கக் கு கு கூடாதுனு ஒரு இது தோணும் ஆனா வீட்டுல இருக்கும்போது போர் அடிக்கும்போது என்ன பன்னுவோம்னா செல் எடுத்து பாக்கும்போது நம்ம இதுல போய் பாக்கலாமே அப்படினு தோணும் பாத்துட்டே வரும்போது எதாச்சும் புடிச்ச மாதிரி இருக்கா போட்டு தான் பாப்போமே அப்படினு சொல்லிட்டு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் அது வந்துரும் வரும்போது பாத்திங்கனா ஏ நம்ம போட்டது தான் வருதுனு பாத்தா அப்பிடியே ஒரு மாதிரி டல்லா இல்லனா நைஸ் க்லாத்தா இருக்கும் டார்க்கா இருக்காது ஐயோ இப்ப போட் நல்லா இருக்குனு போட்டோமே மனசே சரி இல்லயே பாருங்களேன் அப்பிடிலாம் எனக்கு ஒரு சமயம் தோணிருக்கும் எனக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுனால மேபி கரெக்ட்டா நேருல போய் கூட வாங்கிட்டு போய்ரலாம் அப்படினு தோணுது எனக்கு இப்பதான் ஆமா ஆனா நீங்க சொன்ன மாதிரி க்ராஸரீஸ் மட்டும் இல்ல இந்த வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸு ஸ்டேஷனரீஸு அஹ் இந்த கதை புக்கு அந்த மாதிரிலாம் கூட விக்கிது நான் நிறைய விளம்பரம் பாத்துட்டேன் அதான் நம்ம ஃபோனை நோண்டுனாலே நிறைய ஆட் தானே வருது அதுல பாத்துருக்கேன் அப்புறம் இந்த எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க அடிக்கடி இப்படி தான் ஆன்லைன்ல ஷாப்பிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவுங்க அவுங்களுக்கு வந்து ஒரு லெட்டரு வந்தது அதாவது ஒரு போஸ்ட்டு மாதிரி வந்தது அதுல என்னனா இந்த மாதிரி ஒரு ஆப் ஆன்லைன் ஆப்ப போட்டு இதுல வந்து நீங்க ஷாப் பண்றிங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேச் கார்டு அதுல எவ்ளோ வருதோ அது வந்து வின் பண்ணிக்கங்க அப்படினு சொல்லிட்டு ஸ்க்ரேச் கார்ட சொரண்டி பாத்தா என்னமோ ஒன் லேக் சம்திங்க் என்னமோ சம்திங்க் இருந்தது அது எனக்கு ஒரு டௌட்டு இல்லக்கா இது மாதிரி இது டௌட்டா இருக்கு நம்ப இந்த ஆப்கே வந்து அதா மெய்ல் ஐடி எல்லாம் குடுத்துருப்பாங்கள கஸ்டமர் சப்போட்டுக்கு ஆஹ் ஃபோன் பண்ணி இல்லனா ஒரு மெய்ல் பண்ணி விடுவோம் அப்படினு சொல்லி ஒரு மெய்ல் பண்ணா அவங்க ரிப்ளே பண்றாங்க நாங்க அந்த மாதிரி இப் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணது இல்ல யாருக்கும் அனுப்புனதும் இல்ல

அந்த அந்த ப்ராண்டோட நேமு எல்லாமே போட்டு வருது அப்பிடிங்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டா இல்லங்கிறாங்க அப்ப எப்பிடி இருக்கும் பாருங்களேன் ஆஹ் கண்டிப்பாதா கரெக்ட்டு தான் நீங்க சொல்றது என்ன அலமு அட்ரஸ் போட்டு தானே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்க்கு டெலிவரி அட்ரஸ் நம்ம அட்ரஸ் குடுக்க தான் செய்றோம் ஆனா இது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு இப்போ உண்மையிலயே ஷாக்கிங்கா இருக்கு இப்படி எல்லாம் நடக்குதா அப்புறம் எப்பிடி நம்ம சேஃப் ஆ ஆன்லைன்ல ஷாப் பண்றதுனு சொல்லி தெரியல ஆஹ் அதா நம்ம அட்ரஸ் இப்படி தான் அப்பிடினா இவங்க லீக் பண்ணாம அது எப்பிடி வெளிய போகுது அது தெரியல இல்லையா இல்லனா ஃபோன் மூலியமா டேட்டாஸ் எதாவது

ரிட்டன் பாலிசினு சொல்லி போடுவாங்க காமன்னா சொல்லும்போது அந்த ஆட் ஒரு விளம்பரம் வருது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க் அந்த கம்பெனியோட விளம்பரம் வருதுனா சொல்லும்போது பாத்திங்கனா டென் டேய்ஸ் ரிட்டன் ஒன் மந்த் ரிட்டன் அப்பிடிங்குற மாதிரி இருக்கு ஆனா அது உள்ள போனா எல்லா ப்ராடக்ட்டுக்குமானு கேட்ட கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆனா மெஜாரிட்டிக்கு தறாங்க ஆனா கொஞ்சம் மினிமம் ப்ராடக்ட்கு தரது இல்ல எல்லாமே என்ன பண்ணுவாங்க கவனிக்காம போட்டுட்டு அப்புறம் ரிட்டன் போடணும்னு நினச்சா அப்ப தான் சொல்றாங்க நீங்க வாங்குன ப்ராடக்ட்க்கு ரிட்டன் பாலிசி இல்ல நீங்க அத கவனிக்கலையா அப்படிங்குற மாதிரி அப்ப தான் அந்த கொஷ்டின் வருது ஆமாம்பா அது வந்து அவங்க எந்தெந்த பா பாலி பொருளுக்கு வந்து ரிட்டன் பாலிசி இருக்கும்ன்றது ஒரு இது வச்சுருக்காங்க போல அத வச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் ரிட்டன் பண்ணணும்னா இத ஒண்ணூ சொல்லிடுறாங்க நீங்க இந்த பொருள் எல்லாத்துக்குமே இருக்குங்க ரிட்டன் ஆஃப்ஃபர் இருக்கு ஆனா இந்த பொருளுக்கு இல்லங்க அப்படினு சொல்லிட்டு சமாளிச்சுருவாங்க ஏனா அவங்களுக்கு வந்து இதுனால அவங்க ரிட்டன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லனா இருக்கா இல்ல என்னனு தெரியாது இப்படி ஒரு சமாளிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி இப்ப அவங்க அக்கா சொன்னாங்க இல்லையா அவங்க இது மாதிரி தான் அடிக்குஅடிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னாலே இந்த எதாச்சும் லோன் தறேன் இல்லனா உங்களுக்கு இவ்ளோ வந்துருக்கு அமௌன்ட் வந்துருக்கு ஆஃபர் வந்துருக்கு உங்களுக்கு அப்படினு சொல்ற மாதிரி தான் நடந்துருக்கு ஒரு சிலருக்கு நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஏனா ரெண்டு மூனு வாட்டி ஆர்டர் போட்டாங்களாம் அவங்களுக்கு ஆர்டர் இல்ல ட்ரெஸ்ஸோ இல்ல என்னவோ தெரியல ஆன்லைனல தான் போட்டுருக்காங்க அப்புறமா பாத்தாக்கா அவளுக்கு ஒரு நம்பர்ஸ் மாதிரி வந்து நம்ப இந்த சீட்டுலாம் கிழிச்சாக்கா சொரண்டி விட்டாக்கா வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு நாலு நம்பர் ஆறு நம்பர் எதோ வந்துச்சாம் வந்தோனே இந்த நம்பர்க்கு நீங்க வாட்ஸாப் பண்ணுங்கனு சொல்லிட்டு வாட்ஸாப் பண்ணாங்களாம் ஆன்லைன்ல தான்

வாங்கிக்க விருப்பம் இருக்கானு கேக்குறாங்களாம் எல்லாத்தையும் குடுத்துட்டு ஐயையோ எங்களுக்கு அப்பிடிலாம் வேணவே வேணாம்ங்க நாங்க அப்பிடிலாம் கேக்கவே இல்லங்களேங்கனு சொல்லிட்டு இவங்க அவங்கக்கிட்ட ஃபைட் பண்றாங்களாம் அப்புறம் என்ன ஆச்சாம் இது பெரிய இஷ்யூவாவே ஆயிட்டு நாங்க அது வந்து போலிஸ் கம்ப்லைன்ட் வரைக்கும் போய்டுச்சாம் அவங்களுக்கு ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணாதிங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு போலீஸ் காரன் திட்டுறானாம் நீங்க இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு நாங்க வேலையில்லாம உங்களுக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கனுமா இதெல்லாம்மா வந்து பண்ணாதிங்க பண்ணாதிங்கனு நாங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்க முடியும் ஆன்லைன்ல அப்புறம் நீங்களே இப்படி இருந்தா எப்பிடி நீங்க குழந்தைய எல்லாம் இது பண்ணுவிங்க அப்படினு சொல்லி திட்டி வீட்டுக்கு அனுப்பி

இத மாதிரி தான் நம்பர் ட்ரேக்கர் தான் எதோ பண்ணி பண்ணிருக்கான் போல இருக்குது அவன் கடைல இருந்து பண்ணிட்டு அவங்க அடிக்க அடிக்க வீட்டுக்கு வந்து குடுக்குறது போறது வந்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க

அதுனால எங்களுக்கு கொஞ்சம் பேசிருந்தாங்க அப்ப தான் எங்களுக்கு தெரியும் ரொம்ப இது மாதிரிலாம் நடக்குது போல இருக்குது ஆன்லைன் ன்ற பேருல அப்படினு சொல்லிட்டு அதுக்கு தான் யாரையும் அறிமுகம் தெரியாத ஆளுங்கக்கிட்ட நம்மளோட அட்ரெஸ் எல்லாம் குடுக்கக் கூடாதுனு சொல்றது இதுனால தான் இது எவ்ளோ பெரிய முட்டாள் தனமா இப்ப மாட்டுறான் எல்லார் நம்பரையும் குடுத்துட்டு அப்புறம் யோசிச்சுருக்காங்க அந்த அவங்க வீட்டுல ஆமாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது இது ம நிறைய நியூஸ்ல கூட போடுறாங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பண்ணாதிங்க அப்பிடி சொல்லிட்டு இருந்தாலும் சில பேருக்கு வந்து அது புரியமாட்டிங்குது ஆஹ் அஹ் இந்த அமௌன்ட்டு அப்படினு பாக்கவும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருது அடடா இவ்ளோ அமௌன்டா அப்டிங்குற மாதிரி அதுனாலயே வந்து இந்த மாதிரி போய் விழுந்துராங்க எல்லாரும் ஆனா அவேர்னெஸ்லாம் பண்ணதான் செய்யுறாங்க ஏன் ஃபோன் நோண்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியாதா இந்த மாதிரி சொல்லிட்டு எத்தன நியூஸ்ல பாக்குறோம் எத்தன வீடியோஸ் வருது யாரும் ஓடிபி கேட்டா குடுக்காதிங்க அந்த நம்பரு இந்த நம்பருனு கேப்பாங்க குடுக்காதிங்க அப்பிடி சொல்லிட்டு

அது மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு க்ளாரிஃபிகேஷன் குடுத்துக்கிட்டா என்ன வந்தது ஆ கரெக்ட்டு தான் அக்கா அது மட்டும் இல்ல ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஓடிபி ஷேர் பண்றனால என்ன ஆச்சுனு ஒரு அவார்னெஸ் மூலியமா ஒரு சீரியல்ல கூட இந்த சீன் வந்ததுனு நினக்கிறேன் ஒரு ஃபேமஸ் ஆன சீரியல் தான் எல்லாரும் பாக்கக் கூடா நார்மல்லா நம்மளோட பேரன்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதவங்க கூட பாக்கக்கூடிய ஒரு சீரியல் அதுல கூட அந்த மாதிரி வந்தது அந்த ஓடிபி எல்லாம் ஷேர் பண்ணக் கூடாது மேபி அவங்க எல்லாருக்கும் அது தெரியனுங்குறதுக்காக அது சீரியல் மூலியமா சொன்னா அது நல்லா இருக்குமேனு நினச்சு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஆனாலும் இதுலாம் நிக்க மாட்டிங்குது அதான் நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா நம்ம ரெகுலர் கஸ்டமரு சோ நமக்கு தராங்க போல அப்படினு நம்ம நினச்சுக்குறோம் அது ஓனர் யாரோ நம்ம யாரோ யாரும் மூஞ்சிய பாத்தது இல்ல ஒன்னையும் பாத்தது இல்ல ஆனாலும் அந்த மாதிரிலாம் நம்பிடுறாங்க ஆஹ் இந்த மாதிரி கஸ்டமர் கேர்க்கு கால் பண்ணா அவங்க ஒரு பதில் சொல்லுவான் நம்ம ஒண்ணூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்புறம் டேட் ஆஹ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்க்கு அது வராது ஆஹ் ஒவ்வொரு நாளைக்கு டிலேயா கூட ஆயிருக்கு அவங்க குடுக்குற டேட்ட விட டிலே ஆகும் அப்ப மட்டும் மெசேஜ் போடுவாங்க ஆனா ஃபாஸ்டா நம்ம வேணும்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு தனியா பேமென்ட் வேற பண்ணனுமாமா அத மாதிரி கிஃப்ட் கார்டு அந்த மாதிரியெல்லாம் குடுக்கணும்னா அதுக்கும் தனியா பேமென்ட் பண்ணனுமாமா ஆமாம்பா இது மாதிலாம் நடக்குதுதான் நிறைய விஷயம் நடக்குது இந்த ஷாப்பிங் மூலமாலாம் இப்பலாம் யாரு வீட்டுல இருந்துக்கிட்டே எல்லாம் வந்துடணும்னு நினக்கிறாங்க அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு இப்படி எல்லாம் வந்து வீட்டுலயே வரணும்னா எப்பிடி சோம்பேறிதனமா ஆகுது நிறையப் பேருக்கு போய் கடைக்கு போனா கூட போக மாட்டிங்குறாங்க ஃபோன் தான் ஃபோன் தான் முக்காவாசி ஃபோன்னால தான் எல்லாத்தையும் கத்துக்குறாங்களே வந்து ஃபோன்ல தான எல்லாமே டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்குது அதுனால ஏன் இப்ப எனக்கு கூட நான் நான் ஒரு ஆடர் ஒண்ணு நாங்க ஒண்ணு போட்டுருந்தோம் ஆனா அது ஜூ ஜூலை பதினொன்னாம் தேதி தான் வரதா இருந்துச்சு இன்னும் எங்களுக்கு வரல இன்னைக்கு தேதி மூனு தான் ஆனா இன்னைக்கே டெலிவரி டெலிவரிபாய் மெசேஜ் வந்துருச்சு உம் என்னடா இது டெலிவரி வந்துருக்கு இன்னைக்கு அப்படினு சொல்லிட்டு டெலிவரிகாரன் தான் ஃபோன் பண்ணான் டெலிவரி வந்துருக்குனு சொன்னாங்க எங்களுக்கு கால் பண்ணி டெலிவரி வந்துருக்குங்க அப்படினு சொன்னாங்க நானே பாருங்க எப்பிடி ஏமாந்துட்டேன்ட்டு டெலிவரி வந்திருக்குங்கனு சொன்னோனே எங்கங்க இருக்குறிங்க அப்டினு சொல்லிட்டு கேட்டாக்கா நான் செஞ்சில இருக்கேனு சொல்றாரு நான் செஞ்சிக்கு எந்த ஒரு இதுவுமே போடலங்க நீங்க ஃபஸ்ட்டு கொரியர் கார்ரா மீஷோவா வேற எங்க இருந்துங்க கால் பண்றிங்கனு சொல்லிட்டு நான் கேக்குறேன் அவங்க சொல்றாங்க இல்லங்க உங்களுக்கு இது என்னது உம் ஏடிஎம் கார்டு நீங்க அப்ளை பண்ணிருந்துருக்கிங்க உங்களுக்கு வந்துருக்கு நான் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணவே இல்லங்க நானு சொன்னேன் அஹ் இல்லங்க எக்ஸ்பி எக்ஸ்பிரி ஆயி எக்ஸ்பிரி டேட் வந்துருக்கும் அதுனால ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கே அஹ் பேங்க்ல இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க அப்பிடினு சொன்னாங்க

ஓடிபி சொன்னதுக்கு எனக்கு அவ்ளோ திட்டு நான் இருக்குறேன் என் முன்னாடியே நீ ஓடிபி சொல்றியாடி யாருனா கேட்டா சொல்லிருவியா நான் இங்க எதேர்ச்சையா ஊருக்கு வரவும் வேலையா வரவும் ஆச்சு இல்லனா என்ன ஆவுறது அப்பிடினு சொல்லி திட்டுனாங்க அப்புறம் அவங்க கேட்டாங்க நாங்க எதுவும் அப்ளை பண்ணலங்குளேங்க எப்பிடிங்க நீங்க ஏனா எனக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கு ட்வென்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சு வரைக்கும் இருக்கு எக்ஸ்பைரி டேட்டு அப்பிடி இருக்கும்போது எப்பிடி எனக்கு அப்ளை பண்ணி எனக்கு வருதுன்றதே தெரில எனக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க கேட்டுட்டு நாங்க கொரியர் பண்றவங்க தாங்க எங்களுக்கு தெரியாது நீங்க வாங்குங்க இல்லனா ரிட்டன் பண்ணிடுங்கனு சொல்லிருக்காங்க போல அப்புறம் அவரு என்ன பண்ணிருக்காரு சரி குடுங்க நான் பேங்க் ல போய் கேட்டுக்குறேன்ட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு அந்த மாதிரி நான் ஆன்லைன்ல போட்டுருக்குறது தான் ஆனா நான் எது வந்தது தெரியாம நானே பாருங்க எப்பிடி ஏமாந்துட்டேனு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையா ஆன்லைன் ஷாப்பிங்க்ல நிறைய இத மாதிரி ஏமாற்றம் அடையுறாங்க அது வந்து நடந்து நடக்க கூடாது ஆனா எப்பிடி தான் நடக்குத்னுன்றது தெரியல நம்மள அறியாமயே ஒண்ணு நடக்குது அப்புறமேட்டுக்கு இப்ப தெளிவா கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் அவங்களும் அங்க இருந்ததுனால கொஞ்சம் நானும் கொஞ்சம் எங்க இருந்து வந்திங்கனு கொஞ்சம் கேட்டதுனால புரிஞ்சுக்க முடிஞ்ச்சு இது அதுக்கு அப்புறம் அது வந்தா தான் தெரியும் அது எங்க வந்துச்சு ஏன் வந்துச்சுனு பேங்க்ல கொண்டு போய் நாங்களும் கேக்கணும் அது ஒரு விஷயம்ங்க ஓடிக்கிட்டு இருக்கு எங்க வீட்டுலயுமே தான்

பாத்துருக்கிங்களா அது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது ஆஹ் அது என்னமோ கரெக்ட்டுதான் பட் அந்த ரீல் நான் பாக்கல ஆனா இந்த மாதிரி சில ஆன்லைன் ஷாப்பிங்க் ஃப்ராடு பண்றாங்க அவுங்களுக்கு தான் இது கரெக்ட்டான வே தான் ஏனா நம்மளும் அதே மாதிரி வாங்கனும் ரிட்டன் பண்ணி விட்டுரணும் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நம்மளும் பண்ணி விட்டுரணும் கரெக்ட்டு தான் அப்புறம் நீங்க நோட் பண்ணிருக்கிங்களா ஆன்லைன் ஷாப்பிங் பொருத்தவரைக்கும் அது ஒன்லி ஃபார் ஷாப்பிங் மட்டும் இல்ல அதுக்குள்ள இன்னொரு பிசினஸும் இருக்கும் அதாவது நீங்க பே பண்ணும்போது பாருங்களேன் பேமென்ட் அந்த இது வரும்போது ஆஹ் கிரி இந்த கார்ட் யூஸ் பண்ணிங்கனா இவ்ளோ டிஸ்கவுண்ட்டு அதுவும் மெய்னா க்ரிடிட் கார்டுக்கும் அப்புறம் இந்த பே கால் அப்புறம் அந்த மாதிரி நெட் பாங்கிங்க்கும் தான் இருக்கும் இந்த இது பேடிஎம் யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு இவ்ளோ டிஸ்கவுண்ட் அப்பிடின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட இத அப்பிடியே ஆட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க உடனே நமக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை செரி ஓகே நம்ம இந்த கிரிடிட் கார்ட் வச்சுருகோம்ல அதுல யூஸ் பண்ணா நமக்கு தான் டிஸ்கவுன்ட் கிடைக்குதே ஆனா அது மத்த இதலாம் கடன்ல போகுதேங்குறத யோசிக்க மாட்டோம் அப்பிடிங்குற மாதிரிலாம் நிறைய நடக்கும் கேஷ் ஆன் டெலிவரிய விட மத்த இதான் ஃபஸ்ட்டு இருக்குறதே அதுதான் இருக்கும் ஆப்ஷன்ஸ்ஸு இந்த மாதிரி இருக்குறது தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி லாஸ்ட்டா தான் இருக்கும் ஆமா நானும் பாத்துருக்கேன் இத நம்ம கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் ஏடிஎம்ல தான் வந்து அவன் காசு போடணும் ஒரு சிலதுலாம் வந்து சின்ன சின்ன கடைங்களலாம் பாத்திங்கனா ஏடிஎம்ல கூகுள்ல ஜிபேல பண்ணனும்னா பண்ணாதிங்க

மேல தான் அந்த என்னது யுஆர்பியோ யுஎஸ்பியோன்ட்டு ஒண்ணு கேக்கும் பாருங்க அது க்யூர் பண்ண உடனே அந்த ஆன்லைன் தான் இது க்ரிடிட் கார்ட் டிபிட் கார்டு அப்புறம் பேங்க்கு எந்த பேங்க்கு வெரிஃபிகேஷ் இது எல்லாமே அந்த எந்த பேங்க்கு நம்ம போடணும்ல அந்த காசு அதுல இருந்து எடுக்குறதுக்காக அத தான் ஃபஸ்ட் வச்சுருப்பான் அது ரொம்ப ரொம்ப அது எப்பிடி தான் அவங்களுக்குள்ளவே பாருங்களேன் அந்த மொபைல் நம்பர நம்ம ஃபோன் பண்ற மொபைல் நம்பர வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குறாங்க ஆனா எப்பிடி அவங்களுக்கு எந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்குறாங்கன்றதே தெரியல எல்லாத்தையும் நம்ம நம்ம ஃபோன் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளால அந்த அளவுக்குலாம் தெரிஞ்சுக்க முடியல ஆனா இவங்களலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஷாப்பிங்க் பண்றவங்ககிட்ட அடிக்கடி ஷாப்பிங்க் பண்றவங்க என்னைக்கோ ஒரு நாள் ஷாப்பிங்க் பண்றவங்ககிட்ட கூட அத வந்து இப்பிடிலாம் இருக்குன்றத தெரிய படுத்தி விட்டுட்டு ஏமாற்றத்த குடுத்துறாங்க அது வந்து ஏன் அப்படி பண்றாங்கன்றதே தெரில நேரடியா கடைக்கு வர மாற்றங்கன்றதுனாலையா அது ஆன்லைன் மூலமா நிறையா சம்பாதிக்கலான்றதுனாலையானு தெரிலப்பா அது

அவுங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அந்த அம்பது ரூபா ஆட் பண்ணி நூத்தம்பது ரூபா பில்லே அதுவே வந்துரும். அந்த இதே அப்டியே அவுங்க வீட்டு அட்ரஸ்க்கே போய் டெலிவரி ஆயிருது. ஆஹ் இந்த மாதிரி கூட இருக்கு ஆனா இது எப்படி ஒர்க்கவுட் ஆகுதுன்னு தெரியல அப்ப நமக்கே இந்த மாதிரின்னா அவுங்க எவ்ளோக்கு வாங்குவாங்க அப்ப அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்மல ஏமாத்துறாங்களா எப்படின்னு எனக்கு ஒரே காணபியுசா இருக்கு இதுல எல்லாம்

ஆஹ் உம் ட்ராபேக்ஸ்ன்னா இதெல்லாமே ட்ராபேக்ஸ்தான் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா இந்த மாதிரி உண்மையிலேயே கடைக்கு போக முடியாத ஒரு சூட்டுவேஷன்ல இருப்பாங்க இல்லையா அவுங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆஹ் கிராசரிஸ் வாங்க போக முடியாத ஒரு ஏஜ்டு பெர்சன்ஸா இருப்பாங்க அவுங்களுக்கு இது ஓகே தான். அது மாதிரி கொஞ்சம் ரேட்டும் ஹையா தான் இருக்கு ஆன்லைனில் பாத்தீங்கன்னா கிராசரிஸ்க்குலாம் மெய்னா

ஆமாம்பா ஆஹ் இப்படியே பேசிட்டே போனா டைம் இழுத்துட்டே இருக்கும். ஆஹ் மணி ஆயிருச்சு இனி போய் சாப்பாடு கீப்பாடு செய்யணும் பிள்ளைக எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க. சரி போய் வேலைய பாப்போம் எல்லாரும். ஆஹ் நானும் ஆர்டர் போட்டுருக்கேன் வந்தா சொல்லுங்க ஒருவேளை நான் லன்ச் கொடுக்கும்போது வந்துட்டா கொஞ்சம் வாங்கி வைங்க போன் பண்றே சரியா? ஆஹ் கண்டிப்பா வாங்கி வைக்கிறோம்கா ஆஹ் வாங்கி வைக்குறோம் நீங்க வந்திட்டு அவுங்க உங்களுக்கு கால் பண்ணா சொல்லிடுங்க நாங்க வாங்கி வைக்குறோம்னு சரியா அதுக்கப்புறம் அவுங்க ஏதாவது டவுட் பாடுவாங்க. சரி ஓகே கா பை பாக்கலாம்